இது ஒரு நர்சரி கார்டன் மாதிரி இருக்கு. நிறைய டிஃபரென்ட் கலர்ஸ்ல பிளவர்ஸ் ஆன ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் தொட்டில தான் வச்சிருக்காங்க.

நிறைய பைக் நிறுத்தி வெச்சிருக்கு லைனா கடைகள் தான் இருக்கு.

இது ஒரு கார் வாஷ் பண்ற எடம்.

ஒரு பெரிய மரம் ஒன்னு நிக்கிது.

இது ஒரு நர்சரி கார்டன் .

ஒருத்தர் ரெண்டு மூணு பேரு கீழ உக்காந்துருக்காங்க. மூணு பேரு நின்னுட்டுருக்காங்க.

இது ரெட் கலர்ல இருக்கு.

சந்த்ர சைடு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு.

ரெண்டு பேரு நிக்கிறாங்க ஒருத்தவங்க மிரர்ல போட்டோ எடுக்குறாங்க.

அந்த கிளாஸ் ஸ்டாண்டு இருக்கு கிளாஸ் ஸ்டாண்ட்ல நெறைய டிஃபரண்ட் கலர்ஸ்ல வந்துட்டு அந்த டேட்டோ போடுற குரிய அந்த கலர் வச்சிருக்காங்க.

அங்களுடைய யூனிபார்ம் ஒயிட் கலர் ஒயிட் கலர் ஷூ சாக்ஸ் எல்லாமே ஒயிட் கலர்தா .

எல்லா டேபுளையு நாலு நாலு சேர் போட்டுருக்குது எல்லாமே ஒரே கலர் கிரீன் கலர்ல தான் இருக்கு.

எல்லா இதுலயு கிளாஸ் கமுத்தி வச்சிருக்காங்க.

ஒரு ஜிம் இது ஒரு பைய எக்ஸ் இது பண்ணிட்டு இருக்கா எக்சசைஸ் பண்ணிட்டு இருக்கா ஒருத்தங்க அவன பாத்துகிட்டு நிக்கியாங்க.

இது ஒரு மர வேலை செய்யக்கூடிய ஒரு எடோ.

டோர் கிளாஸ் டோ கிளாஸ்ல டோர் போட்டுருக்காங்க.

நெறைய ஐட்டம்ஸ் மியூசிக்கல் சார்ந்து நெறைய இருக்கு.